அரேஸ் மீதான அடிப்படை டுடோரியலுக்கு நல்வரவு
ஒரு வேரியபிள் இல் பயனர்
ஒரு பீஸ் ஒஃப் டேட்டா வை விட அதிகமாக ஸ்டோர் செய்ய உதவுகிறது
உதாரணமாக டேஸ் என்னும் வேரியபிள் ஒரு அரே
அடைப்புக்குறிகளுக்குள் ஒன்றுக்கு மேற்பட்ட வால்யூ க்களை வைத்திருப்போம்
இதற்கு 5 வால்யூ க்களை தேர்ந்தெடுக்கிறேன்
வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் உள்ளிடுகிறேன்
மாண்டே ட்யூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே மேலும் பிரிடே - இந்த வாரத்தின் 5 நாட்கள் நமக்குப்போதும்
உதாரணமாக டே ஒனே என்பது மாண்டே
டே ட்வோ என்பது ட்யூஸ்டே
மேலும் இதே போல
புரிகிறதல்லவா
ஒன்றுக்கு மேற்பட்ட தரவை வைத்துள்ள ஒரு வேரியபிள் ஐ கால் செய்ய இது இன்னும் சுலபமான வழி
இவை நம்பர் களாகத்தான் இருக்க வேண்டுமென்றில்லை
அவற்றில் உள்ள டேட்டா எதுவானாலும் சரியே
இப்போது அரே ஐ எச்சோ ஆட் செய்ய எழுதுவது எச்சோ டேஸ் இது வேலை செய்யாது எனக்காணலாம்
நம் பக்கத்தை திறக்க இதுதான் நடக்கிறது
வெறுமனே அரே என எச்சோ ஆட் ஆவதை பார்க்கிறோம்
இப்போது அரே இங்கே எங்குமில்லை
பிஎச்பி செய்தது என்ன
நம்மிடம் அரே உள்ளதை எச்சோ ஆட் செய்தது
இப்போது அரே இன் உள்ளிருக்கும் குறிப்பிட்ட எலிமெண்ட் ஐ கால் செய்யலாம்
இதை எலிமெண்ட் எனலாம் சிலர் இட் டாக்ஸ் எலிமென்ட்ஸ் ஒஃப் ஆன் அரே என்கின்றனர்
ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் ஐ பயன்படுத்தலாம்
அரே இல் ஒரு எலிமெண்ட் இன் பொசிஷன் ஐ கால் செய்வோம்
இதை ஒனே ட்வோ த்ரீ போர் பைவ் என நீங்கள் நினைக்கலாம்
ஆனால் இங்கே நம்பரிங் சிஸ்டம் வேறு
ஸ்டாண்டார்ட் நம்பரிங் சிஸ்டம் படி செரோ ஒனே ட்வோ த்ரீ போர் என எண்ண வேண்டும்
மாண்டே ஐ எச்சோ ஆட் செய்ய நினைத்தால் அது செரோ
ஆகவே செரோ என எழுத வேண்டும்
பின் மாண்டே எச்சோ ஆட் ஆகும்
ஒனே என்பது ட்யூஸ்டே மேலும் போர்
அதுதான் அரேவில் கடைசி எலிமெண்ட்
பிரிடே ஆகும்
மேலே போகலாம்
வித்தியாசமான வழியில் அரே வில் வால்யூ க்களை அசைன் செய்வதை காட்டுகிறேன்
இப்போது சொல்ல நினைத்ததின் ஆரம்பத்துக்கு போகிறேன்
ஒரு அரே ஐ உருவாக்கப்போகிறேன் மேலும் அதை குறிப்பாக உருவாக்கப்போகிறேன்
டேஸ் செரோ ஈக்வல்ஸ் மாண்டே டேஸ் ஒனே ஈக்வல்ஸ் ட்யூஸ்டே இதில் என்ன அர்த்தம் என யோசிக்கலாம்
அட முன்னே சொன்ன அதேதான் இன்னும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது
ஆனால் இங்கே டே 1 ஈக்வல்ஸ்
மேலும் டே 2 ஈக்வல்ஸ்
மேலும் இதே போல சொல்லிக்கொண்டு போகலாம்
இருந்தாலும்
இங்கே இன்னும் செய்வது அரே க்குள் இடுவது
அதில் அதே ஸ்ட்ரக்சர் தான் இன்னும் இருந்தாலும்
வேறு வழியில் அசைன் செய்கிறோம்
நீங்கள் இப்படியும் செய்யலாம்
இதுவே எனக்கு பிடித்த வழி
எனக்கு இது இன்னும் கிளீன் சிம்பிள் ஆக தோன்றுகிறது
மேலும் இதை இப்படி இங்கே இழுக்க முடியும்
இருந்தாலும்
இதை பார்க்க விரும்பினால் அதாவது இப்போது சேமித்து ரிஃப்ரெஷ் ஒன்றுமே மாறவில்லை
எர்ரர் ஏதுமில்லை அதே ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்கிறது வரிகளை கீழே கொண்டு போய்விட்டோம்
அவ்வளவே
லைன் டெர்மினேட்டர் உங்கள் பங்ஷன் இன் கடைசியில் இருக்கிறது
மேலும் ஒவ்வொரு லைன் இன் கடைசியிலும் இல்லை
அதை வைத்துக்கொண்டு குழம்பாதீர்கள்
இப்போது திரும்பிப்போகலாம்
இதுவே பேசிக் அரே
அதற்கு இரண்டு வழிகளில் வால்யூஸ் உருவாக்குவதையும் வால்யூ களை கால் செய்வதையும் பார்த்தோம்
உதாரணமாக இப்படி சொன்னால் எச்சோ டோடே இஸ் டேஸ்
மேலும் பின் செரோ எனலாம்
இப்போது contextஇல் இதை ஹைலைட் செய்திருப்பதை காணலாம்
பச்சை நிறத்தில் செய்திருக்கிறேன்
இதை ரிஃப்ரெஷ் செய்தால் இது மாண்டே எனக்காணலாம்
இப்போது குழம்ப வேண்டாம் கான்டெக்ஸ்ட் களை பயன்படுத்துவதை பரிந்துரைக்கிறேன்
இருப்பினும் கோடிங் ஐ கான்டாக்ட் அடையாளம் காணும் ஸ்டாண்டார்ட் வழி இதுவல்ல
எது இன்னும் நன்றாக தெரியும் என்றால் அதை இங்கே எழுதும்போது காணலாம் எச்சோ டேஸ் என சொல்லலாம்
மேலும் செரோ அது இன்டிஜர்
ஒரு நம்பர் என்பதை காட்ட சிவப்பில் இருப்பதை காணலாம்
எப்படி எழுதுவதை அது விரும்பும் என்றால்
இது போல மேலும்
சரியாக இருக்கிறது
ஆனால் உங்கள் ஸ்ட்ரிங் இல் ஒரு அரே வை அதை எச்சோ ஆட் செய்ய இன்கார்ப்பரேட் செய்யலாம் எப்படி இருந்தாலும் அசோசியேட்டிவ் அரேஸ் க்குப்போகிறோம் இங்கே ஒவ்வொரு வகை ஐடென்டிட்டி க்கும் ஒரு வால்யூ உள்ளபடி இட் டாக் களை அசைன் செய்யப்போகிறோம்
புரியவில்லை என்றால்
இதுதான் உருவாக்கும் வழி
சொல்வது ஏஜஸ் ஈக்வல்ஸ் அரே
இப்போது உள்ளே அலெக்ஸ் என சொல்வேன்

மேலும் பில்லி கைல் இவைதான் பயன்படுத்தும் பெயர்கள் இவற்றை மட்டும் சொல்வதற்கு பதில் கூடுதலாக நைன்டீன் போர்ட்டீன் எய்தீன் என்கிறேன்
அடிப்படையில் இது ஈக்வல்ஸ் மேலும் ஒரு கிரீட்டர் தன் சிக்ன் ஐ பயன்படுத்துவது
இது அரே எலிமென்ட்ஸ் க்கு என்ன செய்திருக்கிறது என்றால் இது செரோ இது ஒனே இது ட்வோ என இருந்தது
இப்போது இதன் பெயர் அலெக்ஸ் இதன் பெயர் பில்லி மேலும் இதன் பெயர் கைல்
ஆனால் அவற்றின் வால்யூ க்கள் போர்ட்டீன் நைன்டீன் மேலும் எய்தீன்
உண்மையில் அது அப்படியே எழுதுவதற்கு ஒப்பாகும்
இதை நீக்கிவிடலாம்
மேலும் அதை செரோ ஒனே மேலும் ட்வோ என்போம்
அதை இன்னும் சுலபமாக்க மேலும் நினைவில் வைக்க எளிதாக்க கால் செய்ய எளிதாக்க இப்போது சொல்வது எச்சோ ஆட் ஏஜஸ் அலெக்ஸ் இப்படி
இது எச்சோ ஆட் செய்வது நைன்டீன் மேலும் ரிஃப்ரெஷ் செய்ய இதோ நைன்டீன்
இப்படியேத்தான் பில்லி மேலும் கைல் க்கும்
ஒரு புரோகிராம் ஐ எழுதுவதில் பாதி வந்த பிறகு
ஆஹா மேலே போக வேண்டும்
பின்னால் வரிகளை எண்ணி அது செரோ ஒனே ட்வோ அல்லது த்ரீ இதில் எது
நினைவில்லை என சொல்வதற்கு பதிலாக
இப்படி செய்வது சுலபம்
இதை செய்ய இன்னொரு பயனுள்ள வழி அரே ஒனே இஸ் எக்குவல் டோ அலெக்ஸ் மேலும் பின் ட்வோ இஸ் எக்குவல் டோ பில்லி
இங்கே செரோ பின் ஒனே என ஆரம்பிக்கவில்லை
ஒனே ட்வோ என ஆரம்பிக்கிறோம்
அது நினைவு கொள்ள சுலபம்
இப்போது எச்சோ ஏஜஸ் ஒனே எனச்சொல்ல அது அலெக்ஸ் என வருகிறது
செரோ என சொல்லவில்லை செரோ ஒனே ட்வோ என சொல்வதைவிட இப்படி புரோகிராம் எழுதுவது இன்னும் சுலபம்
இதை முயற்சி செய்து உங்களுக்கு எது தோதாக இருக்கிறது என பாருங்கள்
ஆனால் இது எனக்கு வேண்டாம்
என் மூட் செரோ ஒனே ட்வோ என இருக்கிறது
ஆனால் உங்களுக்கு இந்த வழி பிடித்திருந்தாலோ அல்லது எந்த டேட்டா டைப் களுக்கும் ஒரு ஸ்ட்ரிங் வால்யூ அசைன் செய்ய வேண்டி இருந்தாலோ பின் இதுதான் வழி
இதுதான் பேசிக்ஸ் ஒஃப் அரேஸ் மல்டிடைமென்ஷனல் அரேஸ் குறித்து இன்னொரு டியூட்டோரியல் இருக்கிறது
அது தனி
அதையும் பாருங்கள்
இந்த டுடோரியல் நிறைவடைகிறது
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி